பண்ணையாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இதுல வந்துட்டு, அவங்களுக்கு அந்த பண்ணையில போயி அந்த பிள்ளைங்க வேலை பாக்கணும். ஆஹ் அந்த மாதிரி, அஹ் நிறைய பேரு வந்துட்டு, என்ன சொல்ல? பன்னி மேய்க்க விட்டிருக்காங்க. மாடு மேய்க்க, ஆடு மேய்க்க

ஆஹ் அதாவது அவங்களுக்கு வருமானம் வேணும்ல. அவங்க வந்துட்டு உழைக்கணும், ஆஹ் அவங்களால உழைக்க முடியலைன்னாலும் சரி பிள்ளைகளை வச்சு நம்ம இது~ அது இதுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் பத்து பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க அப்படின்னு நிறைய க~ கணக்கு இல்லாம பெத்தும் போட்டிருக்காங்க.

அவங்களை வந்து அடிமையாவே விட்டுருவாங்க. அஹ் குழந்தை ஆமா. குழந்தை தொழிலாளர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிமை ஆக்கிருவாங்க. அடிமை ஆக்கி, அவங்க ஆஹ் ஒரு வீட்டுக்கு அவங்களை அப்படியே கொடுத்துடுவாங்க. அங்கேயே நீ வேலை செய். அங்கேயே நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு அங்க. அஹ் ஆஹ் அதனால, இப்~ஆனா, இப்போ இப்போ உள்ள காலங்களில வந்து குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் இந்த மாதிரி விஷயம் எல்லாம், முன்னாடி நான், அஹ் இப்பயுமே நிறைய இடத்துல அது இருக்கு. ஆஹ் எங்கன்னா, இப்ப நம்ம இந்த கிராமங்கள் எல்லாம் போனோம்னா, அங்க பாத்தோம்னா, full லாவே வந்துட்டு full லா இந்த பசங்க எல்லாம், குட்டி குட்டி பசங்க எல்லாம் ஆடு, ஒரு ஐம்பது ஆடு, அறுபது ஆடு எல்லாம் அசால்டா மேய்ச்சுட்டு போறது, இந்த மாதிரி இருக்காங்க. ஆஹ் நான் இந்த tour க்கு இடையில போகும்போது கூட நான் பாத்துருக்கேன். அங்க வந்துட்டு பிள்ளைங்க தான், சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் cup கழுவுறது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டீ கடையில, அப்புறம் வந்துட்டு, புரோட்டா கடையில, இந்த மாதிரி எல்லாம் இருக்குறாங்க. அப்புறம் வந்து இது வந்து இது இந்த குழந்தை தொழிலாளர் வந்து தடுக்கணும், இதெல்லாம் இருக்கக் கூடாது, அப்படிங்குறதுக்காகவே நிறைய விழிப்புணர்வு போராட்டம், நிறைய விழிப்புணர்வு, அது மட்டும் இல்லாம என்னது? ஹம் நிறைய படங்கள் எல்லாம் கூட இதைப்பத்தி வந்துச்சு. உம் என்ன படம் அப்படின்னா நம்ம இந்த படம். அது என்னாது, வாகை சூட வா. அந்த படத்துல வந்து செங்கல் சூளை வச்சுருப்பாங்க அதுல.

அந்த மண் எல்லாம் மிதிப்பாங்கல்ல. மிதிச்சு வந்து அதை ஒரு நிலைப்படுத்துறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த குழந்தை தொழிலாளர்களை தான், அதாவது குழந்தைகளை தான் பயன்படுத்தி தான், இவங்க இது எல்லாமே பண்ணாங்க. ஆஹ் அப்படி அதுல நிறையவே இருக்கு. அந்த படத்துல எல்லாம் நான் பாத்துருக்கேன். ஆஹ் அடுத்து வந்து அஹ் அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு sir வருவாங்க.

முன்னாடி உள்ள காலங்களில அது ரொம்ப பழக்கபட்டதா தான் இருந்துச்சு. முன்னாடி வந்து school எல்லாம் அவ்வளவு கிடையாது. அதனால அஹ் அந்த காலத்துல வந்து அதாவது, பெற்றோர்களுக்கும் போதுமான படிப்பறிவு இல்லாததால அவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கணும், என்ன பண்ணனுங்குறது அவங்களுக்கும் தெரியலை. அதனாலயே வந்து இந்த குழந்தைங்க எல்லாரையுமே வந்துட்டு சரி வேலைக்கு போகட்டும். வேலைக்கு போகணும், அந்த மாதிரி தான் அவங்க நடத்துனாங்க. ஆஹ் அதுனால, குழந்தைத் தொழிலாளர் அப்படிங்கற ஒரு விஷயம் முன்னாடி ரொம்பவே பேசு பொருளா இருந்துச்சு. இதெல்லாம் இருக்க கூடாது. பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு அஹ் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அஹ் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த காமராசர் அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த அஹ் காமராஜர் காலத்துல வந்து அதனால தான் வந்து அவரு மதிய உணவு, ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுனால, அஹ் குழந்தைத் தொழிலாளர் அப்படிங்குற ஒரு நிலைமை வந்து வரக்கூடாது. இனி உள்ள காலங்களில இது இருக்கக்கூடாது. இது இதோடு முடியணும். அப்படிங்குறதுக்காக காமராஜர், பெரியார் உட்பட நிறைய தலைவர்கள் வந்துட்டு இந்த விஷயத்துக்காக போராடி அந்த ஒ~ போராடுனதுல ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து மதிய உணவு கிடைத்தது. சரி மதிய உணவு இருக்கனால, பிள்ளைங்க இங்க வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்காகவாவது அவங்க வேலை பாப்பாங்க, அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதனால மதிய உணவு திட்டம் எல்லாம் கொண்டு வந்தனால பிள்ளைங்க நிறைய படிக்க வந்தாங்க. ஆஹ் அதுக்கப்புறம் இப்போ ஏகப்பட்ட system கொண்டு வந்தாச்சு. மதிய உணவு, bag, இலவச bag, இலவச செருப்பு எல்லாமே இலவசமா கொண்டு வந்து, சரி பிள்ளைங்க படிக்கணும்.

இனி உள்ள காலங்களில இருக்ககூடாது, அப்படின்னு நிறைய நடைமுறைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது இல்ல~ இது இருந்தும், உம் நிறைய நமக்கு கண்தப்பி வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இந்த தப்பு நடக்குது. இந்த இந்த செங்கல் சூளைன்னு சொன்ன மாதிரி இந்த கல்குவாரி, இந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி இந்த fire office இருக்கு. அஹ் இந்த சிவகாசி side எல்லாம் fire office ல கூட அஹ் என்னன்னா பிள்ளைங்க எல்லாம் ஆஹ் பத்தாம் class முடிச்சிட்டு, இந்த ம~ leave எல்லாம் விடுவாங்கல்ல.

அதுமட்டும் இல்ல. நிறைய நிறைய வேலைகளில வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க தான் ஈடுபடுறாங்க. அதுமட்டும் இல்லாம, இப்போ சின்ன பிள்ளைங்களை நம்ம வேலைக்கு எடுத்து வச்சாங்கன்னா அது வந்து வேலைக்கு வச்சிருக்கவங்களுக்கு அது லாபம். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு, இவ்ளோ, நம்ம பாக்குற வேலைக்கு இவ்வளவு ரூபாய் சம்பளம், இவ்வளவு தரணும் அப்படின்னு தெரியாது, குடுக்குற வேலைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்களா, அவங்களுக்கு snacks வாங்கி கொடுத்துட்டாங்களா. ஆஹ் முடிஞ்சுச்சு. அப்படின்னு தான் அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. அதுனால இவங்களுக்கு அது ரொம்ப easy யா போயிருச்சு. அதுனால நிறைய பெரிய பெரிய இடங்களில எல்லாம் இது நடக்குது. அஹ் உம் அது மட்டும் இல்லாம இப்போ fire எல்லாம் accident ஆச்சுன்னா பட்டாசு இதுல வந்து accident ஆச்சுன்னா அஹ் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழா ஏதோ ஒரு இதுல வந்துட்டு recent ஆ அஞ்சாறு வருஷம் இருக்கும். அங்க வந்துட்டு இப்போ ஒரு fire accident நடந்துச்சு இடையில. அப்போ கூட நிறைய வந்து இந்த சின்ன பிள்ளைங்க இறந்திருக்காங்க. அப்போ எதனால இது எல்லாமே வந்துட்டு, இந்த குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் அதெல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஆனாலும் நிறைய இடங்களில அது நம்ம கண்ணுக்கு தெரியாமலும், அரசியல் பலத்தாலும் நிறைய நடக்குது. அதெல்லாம் மாறணும். மாறிகிட்டு தான் இப்போ நான் என்ன சொல்றது, நகரங்களில எல்லாம் பாத்தோம்னா அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா எல்லாருமே படிச்சவங்களா இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களையும் படிக்க வைக்கறாங்க. இப்போ கிராமப்புறங்கள்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடைமுறையில இருக்காது. full ஆ இல்ல. ரொம்பவே develop ஆயிடுச்சு கிராமங்கள் எல்லாம். ஆனா இன்னும் வந்து அது develop ஆகணும். குழந்தை தொழிலாளர்கள் வந்து குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு குழந்தை செல்வம் வந்து தான் எல்லாத்தையும் விட பெரிய செல்வம். அப்படிபட்டவங்களை வந்து நம்ம வந்து வேலை வாங்க கூடாது. அஹ் அவங்களை வேலை வாங்கி சம்பாதிக்கிற காசு நமக்கு எதுக்கு? அதனால வந்து அந்த நிலைமை எல்லாம் மாறணும். அஹ் குழந்தைங்களை குழந்தைங்களா மட்டும் தான் பாக்கணும். குழந்தைங்கள் வந்து கடவுளுக்கு சமம். அஹ் அப்படி இருக்கும் போது, பிள்ளைங்களை எச்சில் glass கழுவ விடுறது, ஆஹ் அது மாதிரி வெயில்ல வேலை வாங்குறது, இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு அஹ் நம்ம நம்ம நம்ம கண் முன்னே இப்படி நடக்குதுன்னா நம்ம கண்டிப்பா அதை பாத்து தட்டி கேக்கணும். இது பண்ணாத. இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லி நம்ம புரியவச்சு, அதுக்கான இதை நம்ம கொடுக்கணும். ஆஹ் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு, நாளையோட எதிர்காலமே அவங்க கையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களை சாதாரண ஒரு மண்ணு சுமக்க விடுறதுக்கும் செங்கல் சுமக்குறதுக்கும் ப~பட்டாசு தயாரிக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் விட்டா, நம்ம நாளைக்கு எதிர்காலம் என்ன ஆகுறது? அதனால வந்துட்டு, குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம், எல்லாத்தையுமே தடுக்கணும். குழந்தைங்களை வச்சு செய்யப்படுற எந்த வேலையுமே அஹ் ஒரு இதாவே இருக்கக்கூடாது. அதை வந்து government வந்து அவமதிக்கணும். அதை வந்து கொண்டுவரக்கூடாது. ஹம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ குழந்தை குழந்தை தொழிலாளர்ங்கிறது குறைஞ்சிடுச்சு. ஆனால் அப்பறம் north இந்தி~ அந்த side லாம் north side லாம் பார்த்தோம்னா அது அங்க நிறைய இருக்குது தான். சின்ன பசங்க எல்லாம் பீடா விக்கிறது, அதுக்கப்புறம் குல்ஃபி ஐஸ் விக்கிறது, அஹ் பானி பூரி விக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் பார்க்க தான் செய்றேன். அதெல்லாம் மாறணும் அந்த நிலைமை மாறினா தான் நல்லா இருக்கும். அதனால குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு போகாம நம்ம தடுத்து நிறுத்தணும். நிறைய விஷயம் அதுக்கு கொண்டு வந்து. so size வந்துட்டு இப்போ a four னா a four கொடுத்துருங்க இல்ல a five a six னு நீங்க என்ன size ல work பண்றீங்களோ அந்த size ச இங்க mention பண்ணிருங்க இல்ல custom size அப்படின்னா width height உம் நீங்க mention பண்ணணும் இங்க வந்துட்டு unit டு unit வந்துட்டு inch சா millimeter ரா இல்ல வந்துட்டு pixel ல கொடுக்குறீங்களா அதை வந்துட்டு கொடுத்துருங்க. so நம்ம online ல uploadpixel ல தான் கொடுப்போம். visting card designs அப்பறம் வந்து a four ரு banner design post design னு இதெல்லாம் வந்துட்டு நம்ம millimeter ல இல்லனா inches ல நம்ம கொடுப்போம்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 கொடுத்துட்டு நீங்க work பண்ணுங்க இல்ல நம்ம online ல upload பண்றோம் அப்படின்னா RGB ல upload பண்ணிருங்க so prime colour mode ல RGB set பண்ணிக்கோங்க. இது தான் drawing window இந்த rectangle size க்கு தான் வந்துட்டு drawing page இப்போ நம்ம set பண்ண size தான் இந்த rectangle

so இந்த colour palette வந்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னா windows ல போயிட்டு colour palette ல போயிட்டு நமக்கு RGB colour palette லா இல்ல வந்து CMYK ல வேணுமா இல்ல default palette வேணுமா அப்படின்னு நம்ம choose பண்ணிக்கலாம் இப்போ CMYK க்கு நம்ம clour palette வேணும் அப்படின்னா so நம்ம click பண்ணிட்டோன்னா colour palette வந்துரும் இல்ல நமக்கு அது வேண்டாம் அப்படின்னா colour palette ல போயிட்டு CMYK தூக்கிரலாம் so நம்ம வந்து இப்போ RGB colour palette ல நம்ம work பண்ண போறோம் so மேல இருக்கிறது வந்துட்டு menu bar ரு இது standard bar ரு இது வந்துட்டு கீழ இருக்கிறது வந்துட்டு property bar ரு so நம்ம tool box ல நம்ம எதை click பண்றோமோ இப்போ text ட click பண்ணோம்னா text ஓட properties வந்து இங்க நமக்கு display ஆகும் இங்க நம்ம change பண்ணிக்கலாம் so அதே மாதிரி transparency இதை click பண்ணிட்டோம்னா transparency ஓட properties இங்க வரும் so உங்க screen ல வந்துட்டு இந்த box இல்ல அப்படின்னா just இங்க right click பண்ணிட்டு

அதே மாதிரி தான் tool box சும் tool box உங்களுக்கு avaiilable லா இல்ல அப்படின்னா right click பண்ணி tool box ச கொடுத்துடுங்க so இது வந்து first one ல இருக்கிறது வந்து pic tool pic tool அப்படிங்கிறது selection tool லு இங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து property ல வந்துட்டு நம்மளோட page so portrait டா landscape பா நம்ம change பண்ணிக்கலாம் apply the page size to the all pages in the document so நம்ம இங்க additional லா நம்ம page add பண்ற மாதிரி இருந்தா page add பண்ணிக்கலாம் இந்த option அ click பண்ணிட்டோம்னா நம்ம first என்ன page ல நம்ம size set பண்றோமோ அது தான் எல்லா pages லயுமே வரும் so current page just நம்ம இதை click பண்ணிட்டோம் அப்படின்னா page one ல மட்டும் தான் இது வரும் page two க்கு நமக்கு வேற ஏதாவது size வேணும் அப்படின்னா நம்ம அந்த size ஐ வந்துட்டு கொடுத்துக்கலாம் so events இங்க change பண்றது நம்ம change பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த tool box ல இருக்க எல்லாம் tools சும் எப்படி நம்ம use பண்றது இந்த tools ச வச்சு எப்படி design பண்றது அப்படிங்கிறதை பார்க்கலாம் first நம்ம அதுக்கு ஒரு rectangle லு போட்டுக்கலாம் அதுக்கப்பறம் ஒரு circle so இது வந்து ellipse tool லு just நமக்கு circle வேணும் நம்ம இப்படி direct டா click பண்ணாலும் நமக்கு ellipse தான் வரும் நமக்கு circle வேணும் அப்படின்னா control ல press பண்ணிட்டு நம்ம வந்து drag பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து circle கிடைக்கும் இப்போ ஒரு rectangle tool ல வந்துட்டு இப்போ outer line நமக்கு வந்துட்டு width change பண்ணணும் அப்படின்னா இங்க மேல இருக்க pixel ல வந்துட்டு நம்ம change பன்ணிக்கலாம் so அதே மாதிரி circle ஓட outer line அ நம்ம change பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க வந்துட்டு கொடுத்துகோங்க so இப்போ வந்துட்டு நம்ம color கொடுக்கிறோம் color வந்துட்டு நமக்கு mouse ஓட left click நம்ம கொடுத்தோம் அப்படின்னா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

pic tool அப்படிங்கிறது selection tool லு just இதை வந்துட்டு move பன்ணிக்கலாம் ஒரு object ட select பண்றதுக்கு select பண்ணிட்டு இப்போ நமக்கு உள்ள வேணும்னா mouse ஓட left click அதே மாதிரி நமக்கு outer ல வேணும் அப்படின்னா mouse ஓட right click right click பண்ணிட்டோம் அப்படின்னா outer line வந்து colour ஆகும்

attract டு repel, smudge, roughen so இதெல்லாமே வந்துட்டு ஒரு object ட நம்ம shape பண்றது அது எப்படின்னு பார்க்கலாம் so இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு copies எடுத்துக்கலாம் duplicate எடுத்துக்கலாம் so duplicate எடுக்கணும் அப்படின்னா just pic tool ல இதை select பண்ணிக்கோங்க pic tool ல வந்துட்டு click பண்ணிட்டு இதை select பண்ணிக்கோங்க select பண்ணிட்டு control d கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு duplicate copy வரும் இல்ல அப்படின்னா just இதை click பண்ணிட்டு ஒரு plus இதை click பண்ணிட்டு plus symbol keyboard ல plus symbol ல click பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு duplicate copy வரும் plus click பண்ணிட்டீங்கன்னா duplicate copy வரும் இல்ல அப்படின்னா just இதை right click பண்ணி நம்ம வந்துட்டு mouse ஓட right click பண்ணி நம்ம drag பண்ணிக்கலாம் copy here இதை இதை click பண்ணிட்டு இதை select பண்ணிக்கோங்க select பண்ணிட்டு mouse ஓட right click பண்ணி drag பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா copy here so இப்படி வந்துரும் so அதே மாதிரி plus symbol கொடுத்து நான் வந்து copy எடுத்துக்கிறேன் just ஒவ்வொரு structure உம் எப்படி நமக்கு வந்து shape கொண்டு வருது அப்படிங்கறதுக்காக நம்ம இதை எடுத்து வச்சிக்கலாம் so இப்போ வந்துட்டு shape tool லயும் வந்துட்டு just shape tool ல click பண்ணிட்டு இதை click பண்ணிக்கோங்க click பண்ணிட்டு இந்த notes இருக்கு பாருங்க four notes இருக்கும் one two three four four notes வந்து just இப்படி press பண்ணிட்டீங்க அப்படின்னா drag பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி move ஆகும் just ஒரே ஒரு notes click பண்ணி நீங்க move பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு notes மட்டும் இந்த மாதிரி ஒரு shape மட்டும் உங்களுக்கு வரும்

shape tool ல click பண்ணிட்டு four notes உமே இங்க select ஆகி இருக்கு அப்பறம் நம்ம இப்படி move பண்ணோம் அப்படின்னா four notes சுமே உங்களுக்கு இது ஆகும் ஒரே ஒரு node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 இப்போ இந்த nodechange பண்ணணும் அப்படின்னா இதை click பண்ணிட்டு shape tool கொடுத்துட்டு இந்த node மட்டும் choose பண்ணிக்கோங்க so இந்த node மட்டும் select ஆயிருக்கு வேற எந்த node டும் select ஆகல அந்த node மட்டும் நீங்க இப்படி drag பண்ணிக்கலாம்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 just நம்ம நம்மளோட outer வந்துட்டு smooth ஆகும் zoom பண்ணிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி so நமக்கு வந்து smoothness கொடுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு smoothness வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இதை வந்து use பண்ணிக்கலாம் next இருக்கிறது வந்து smear tool so smear tool பொறுத்தவரைக்கும் எப்படின்னா இதை click பண்ணிக்கோங்க click பன்ணிட்டு நமக்கு எந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வேணுமோ just இந்த மாதிரி smear ஆகும்

இப்படி click பண்ணிக்கலாம் so நமக்கு வந்து outer edges இப்போ outer edges இந்த மாதிரி வேணும்னாலும் இப்படி பண்ணிக்கலாம் so நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்துட்டு smear பண்ணி கொண்டு வந்துக்கலாம் so நமக்கு inside ல வேணும்னாலும் inside ல கொண்டு வந்துக்கலாம் outside ல வேணும்னா outside ல கொண்டு வந்துக்கலாம் so இப்போ இதே மாதிரி circle ல பார்த்தீங்கன்னா circle ல இப்படி so இந்த மாதிரி நம்ம வந்துட்டு create பண்ணிக்கலாம் so text உம் நம்ம வந்து create பண்ணிக்க்லாம் just text button click பண்ணிட்டு இப்போ a n அப்படின்னு நான் கொடுக்கிறேன் இதை drag பண்ணி இழுத்துக்கோங்க so இப்போ so இப்போ இந்த text ட வந்துட்டு நம்ம object டா convert பண்ணனும்னா right click பண்ணிட்டு convert to curve இதை கொடுத்துருங்க so இப்போ இதை வந்துட்டு இப்போ நம்ம இதை edit பண்ணிக்கலாம்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 so இப்படி so நமக்கு என்ன designs ல வேணுமோ அந்த designs ல நம்ம வந்துட்டு

so இந்த மாதிரி வந்துட்டு நம்ம smear tools use பண்ணி நம்ம edit பண்ணிக்கலாம் அடுத்து next இருக்கிறது வந்துட்டு twirl twirl இதுக்கு வந்து size வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒரு two fifty அந்த மாதிரி pixel வைக்கும் போது two fifty pixels சு click பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து just இதை click பண்ணிட்டு எப்படி வேணுமோ அப்படி கொண்டு வந்துக்கலாம் இப்போ இந்த object இருக்குன்னா just இப்படி நான் click பண்றேன் இதை click பண்ணிட்டு இப்படி so நமக்கு எந்த இடத்துல அந்த twirl ஆகணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம mouse press பண்ணோம் அப்படின்னா so நமக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு பாக்கறதுக்கு நல்லா look ஆ இருக்கும் so இதே மாதிரி ஒரு object அ எடுத்துட்டு எடுத்துக்குவோம் just டு twirl கொடுத்துட்டு இப்படி click பன்ணிக்கோங்க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 இந்த மாதிரி உங்களுக்கு twirl ஆகும் so next shape tool வந்துட்டு attract டு just இது இப்படி ஒரு draw பண்ணிக்கலாம் ஒரு rectangle draw பண்ணிக்கிட்டு so select பண்ணிக்கோங்க select பண்ணிக்கிட்டு attract just இதை click பன்ணிட்டு நமக்கு வந்து இப்படி so இந்த மாதிரி so நமக்கு வந்து attract ஆகும் நமக்கு அதே மாதிரி outer ல வேணும் அப்படின்னா outer ல இப்படி நம்ம இது பன்ணிக்கலாம் drag பண்ணிக்கலாம் page அதை click பண்ணி left mouse button ஐ click பண்ணி நமக்கு வேணுங்கிற shape வந்துட்டு நம்ம move பண்ணிக்கலாம் இப்படி click பண்ணிக்கோங்க left mouse button னு இந்த மாதிரி so நமக்கு என்ன shape ல வேணுமோ அந்த shape ல வந்துட்டு நம்ம attract அதாவது இந்த இது use பண்ணிக்கலாம் so இது எல்லாமே நம்மளோட creativity base பண்ணி தான் இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு create பண்ணிக்கலாம் just இதை ஒரு தடவை click பண்ணிட்டு so நமக்கு எப்படி வேணுமோ அந்த designs க்கு ஏத்த மாதிரி நம்ம அதை create பண்ணிக்கலாம் so next வந்துட்டு repel ஒரு rectangle draw பண்ணிக்கோங்க so rectangle draw பண்ணிட்டு repel choose பண்ணிக்கோங்க choose பண்ணிட்டு so left mouse button ன press பண்ணிட்டு நம்ம வந்துட்டு inside ல வந்துட்டு நம்ம drag பண்ணோம் அப்படின்னா நமக்கு outer ல வரும்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 just நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம shapes ச கொண்டு வந்துக்கணும் next வந்துட்டு roughen tool roughen tool க்கு ஒரு rectangle draw பண்ணிக்கோங்க

so நமக்கு எந்த இடத்துல வந்து roughen பண்ணணுமோ இங்க click பண்ணி left mouse button ன click பண்ணுங்க so இந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு roughen ஆகும்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 இந்த மாதிரி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

move here கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி cut ஆயிடும். நம்ம வந்து இப்ப வந்து அஹ் நிறைய மாசுபடுது அந்த sound னால அஹ் பெரிய பெரிய sound எல்லாம் கேட்கறதுனால நமக்கு வந்து அஹ் heart patient க்கு எல்லாம் ரொம்ப வந்து இதா இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப எதுவுமே பண்ண முடியாது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 அதுலயும் நிறைய பேர் இறந்திருக்காங்க அதனால வந்து ரொம்ப sound அ ஒரு இடத்துல வந்து ரொம்ப சவுண்டா இருந்துச்சுன்னா சில பேரால வந்து அது வந்து ரொம்ப நேரம் manage பண்ண முடியாது இன்யொன்னு என்னன்னா அஹ் sound வந்து இப்ப என்ன சொல்ல sound ன்னு பாக்கும்போது ஆஹ் நிறைய அஹ் நிறைய புதுசு புதுசா நிறைய sound இருக்கும் இப்ப வந்து இந்த படக்கு வெடிக்க sound எல்லாம் சில பேருக்கு வந்து அது கேட்ட உடனே பயந்துருவாங்க சின்~ அதனால வந்து சின்ன பிள்ளைங்கள பக்கத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து அஹ் படக்கு வச்சு வெடிக்க மாட்டோம் இன்யொன்னு வந்து என்னனா அஹ் படக்குன்னு சொல்லும் போது இப்ப அதுலயே நிறைய variety இருக்குது அஹ் அணுகுண்டு ஓல படுக்கை அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய variety இருக்கு இப்போ அஹ் சின்ன சின்ன படக்கெல்லாம் விடும் போது வந்து டக்குன்னு யாரும் பயப்பட மாட்டாங்க ஆனாலும் வந்து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 நிறைய விதிமுறைகள் எல்லாம் நமக்கு சொல்லி இருக்காங்க இன்னொன்னு வந்து அஹ் night பத்து மணிக்கு மேலே படக்கு வெடிக்க கூடாது அப்படி எல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இன்யொன்னு இந்த அஹ் திருவிழா time எல்லாம் அஹ் பார்த்தோம்னா நிறைய இடத்திலே வந்து படக்கெல்லாம் வெடிப்பாங்க அஹ் கோயில்ல இருந்தாலும் சரி பெரிய பெரிய அந்த தேவாலயங்களிலும் எல்லா இடத்துலயும் வந்து வான வெடிக்கை அந்த மாதிரி எல்லாம் வெடிப்பாங்க அப்போ வந்து வான வெடிக்கை எல்லாம் வெடிக்கிறது வந்து யாருக்கும்

அஹ் சில பேர் வந்து அது வந்து அந்த sound வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அஹ் sound வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ நோய் வர மாதிரி அஹ் இது பண்ணலாம் நோய் வர மாதிரி இருக்கலாம் அதனால வந்து நிறைய பேர் அந்த sound எல்லாம் விரும்ப மாட்டாங்க

ஏன்னா வந்து அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா அரசாங்கம் வந்து முதல்லயே சொல்லிடுவாங்க அஹ் இந்தந்த time ல வந்து படக்கெல்லாம் வெடிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்ப வந்து நம்ம வந்து ஒரு படகு வந்து வெடிக்கலைன்னு கிட்ட போவோம் அப்ப வந்து திடீர்ன்னு வெடிக்கும் அப்போ அப்ப கூட நிறைய பேருக்கு வந்து உயிரெல்லாம் ஆப~ உயிர்ல வந்து ஆபத்து வந்திருக்கு என்னைய வந்து நிறைய பேர் வந்து டக்குன்னு வெடிச்சு அவங்களுக்கு வந்து நிறைய காயம் எல்லாம் பட்டிருக்கு அதனால வந்து அஹ் படக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் sound குறைவான படக்கா வெடிக்கணும் இன்யொன்னு வந்து அது வந்து அஹ் பொது இடத்திலெல்லாம் வெடிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய rules எல்லாம் அஹ் சொல்லியிருக்காங்க அத வந்து நம்ம வந்து எப்பவுமே அஹ் கேட்டு அதன்படி நடக்கணும் அதே மாதிரி இப்போ அஹ் bike ல எல்லாம் பார்த்தோம்ன்னா நிறைய பேர் வந்து இந்த நல்ல sound உள்ள bike லாம் அஹ் வாகனங்கள்ல இருசக்கர வாகனம் எல்லாம் ஓட்டிட்டு போறாங்க அது எதுக்கு அடுத்தவங்க வந்து நம்மளை பாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்காண்டி அஹ் அந்த விஷயத்துக்காண்டி ஓட்டிட்டு போவாங்க ஆனா அதுல வந்து நிறைய பேருக்கு ஆபத்து எல்லாம் வந்திருக்கு நிறைய பேருக்கு விபத்து எல்லாம் ஏற்பட்டிருக்கு ஒரு சில பசங்களுக்கு எல்லாம் அஹ் bike ல வந்து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 bike ஓட்டு அந்த இருசக்கர வாகனம் எல்லாம் ஓட்டிட்டு போவாங்க அப்ப அவங்களால நிறைய பேருக்கு அவங்களோட சுத்தி இருக்கவங்களுக்கு தான் ஆபத்து வரும் அவங்களுக்கு அது வந்து அஹ் எதுவுமே தெரியாது அவங்க வந்து அந்த அஹ் youngsters அந்த இளம் வயசுனால அவங்களுக்கு வந்து அதெ~ அதெல்லாம் பெருசா தெரியாது ஆனா வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து அஹ் இப்ப ambulance ல எல்லாம் கொண்டு போவாங்~ போவாங்க அவங்களுக்கெல்லாம் sound கேக்கும் போது கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து attack ஆன மாதிரி இருக்கும் அதனால வந்து இப்ப அந்த அந்த மாதிரி நம்ம வந்து அஹ் bike எல்லாம் நல்லா sound ஆ ஓட்டிட்டு போகக் கூடாது இனி வந்து நம்ம வந்து அஹ் பொது இடத்திலையுமே நம்ம வந்து அந்த ஒரு வேகம் இருக்கு அந்த வேகத்திலேதான் நம்ம ஓட்டிட்டுப் போகணும் அந்த வேகத்துக்கு மேலே ஓட்டிட்டுப் போனாலே நம்மளால வந்து அது வந்து நம்மளால திடீர்னு ஏதாவது ஆபத்து நடக்கப் போவதா இருந்தாலும் நம்மளால அந்த இருசக்கர வாகனத்தை வந்து அஹ் நிலை நிறுத்தி வைக்கவும் முடியாது அதே நேரம் நம்மள நம்மள மீறியே அந்த வாகனம் வந்து விபத்துக்குள்ளான மாதிரி நடக்கும் அதனால வந்து எப்பவுமே நம்ம வந்து அந்த மாதிரி ரொம்ப sound உள்ள வாகனத்தை எல்லாம் ஓட்டக்கூடாது இன்னொன்னு அஹ் எப்பவுமே இந்த ambulance sound எல்லாம் நிறைய பேர் அதுக்கு கேட்டாலே பயப்படுவாங்க ஏன்னா வந்து யாரு யாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு துடிச்சிட்டு இருக்கும் அதனால வந்து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

நம்ம பக்கத்திலேயே போகாத மாதிரி அந்த மாதிரி பார்க்கணும் அப்பதான் நமக்கு வந்து அப்பதான் நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு அதுல இருந்து ஆபத்து வராது அதே மாதிரி இப்போ அஹ் பாட்டு கேட்கறதா இருந்தாலும் அப்படித்தான் ஒரு headset ல நம்ம இப்போ இந்த wire phone ல பாட்டு கேட்கறோம்ன்னா ஒரு ஒரு அளவான sound வச்சு நம்ம பாட்டு கேட்டோம்ன்னா நம்ம காதுக்கு எந்த problem மும் வராது நமக்கும் எந்த பிரச்சனை நம்ம உடல் நலமும் பாதிக்காது சில பேர் வந்து அஹ் பாட்டு கேட்கலை அப்படின்னு சொல்லி full sound ல அந்த மாதிரி வச்சு பாட்டு கேட்பாங்க அப்ப அவங்களோட காதும் ரொம்ப பாதிக்கப்படும் இன்யொன்னு வந்து அவங்களோட அஹ் காது கேக்கும் திறன் வந்து அப்படியே அஹ் போன மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம எப்பவும்

கூட்ட கூட்ட நம்மளோட காதுதான் காது கேக்கும் திறன்தான் ரொம்ப பாதிப்படைஞ்சுட்டே இருக்கும் அதனால வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு sound னா ஒரு limit ஆ எல்லாமே செய்யணும் அதே மாதிரி அஹ் TV லயும் அப்படிதான் என்ன பாத்தாலும் அப்படிதான் ஒரு ஓரளவுக்கு ஒரு அளவான sound அ வந்து வச்சு பாக்கணும் ரொம்ப அளவு கூடுனாலும் அது வந்து நமக்கு வந்து உம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது இனி வந்து அஹ் பக்கத்துல நிறைய patient எல்லாம் இருப்பாங்க அப்போ வந்து நமக்கு நம்ம கேட்கிறனால அவங்களுக்கும் ரொம்ப பாதிப்படையும் அதனால வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு அஹ் கேக்குறது வந்து ஒரு பாடு கேக்கறதா இருந்தாலும் சரி என்ன செய்யறதா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராத மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து எப்பவுமே நல்லா இருக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ என்ன சொல்றதுக்கு இப்போ பெரிய பெரிய hospital எல்லாம் கூட அவங்கள வந்து பாதிப்படையக்கூடாது patient வந்து நம்ம எந்த நிலையிலும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னுதான் நிறையா அஹ் விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க அங்கேயும் கூட அஹ் இப்போ சில பேருக்கு வந்து இந்த balloon எல்லாம் ஆஹ் உடைச்சாலே அவங்களுக்கு வந்து heart attack மாதிரி ஆயிரும் இன்னும் சில பேர் வந்து ரொம்ப நல்லா பேசிட்டே இருப்பாங்க அப்போ திடீர்ன்னு ஏதாவது sound கேட்டோ இல்லைன்னா ஏதாச்சும் மேடையில பேசிட்டு இருக்கும் போதே அப்படி அஹ் கீழே விழுந்து இறந்துருவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் sound ம் ஒத்துக்காது வந்து ரொம்ப அந்த ரொம்ப கோவப்பட்டா அந்த மாதிரி எல்லாம் சில பேருக்கு ரொம்ப பிரச்சனை வரும் அதனால வந்து நம்ம இப்ப ஒரு இடத்துல இருக்கோம்ன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்லாரையும் சுத்தி இருக்கவங்களை நல்லபடியா பார்த்து வைக்கிதா~ வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து இருந்தோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்ப வந்து அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு இருக்காது நம்மளும் வந்து ரொம்ப அஹ் safe ஆ இருக்கலாம் எல்லாரையும் மாதிரி அதனால வந்து எப்ப எந்த எந்த நம்ம எந்த sound கேட்டாலும் நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்புல இருக்கணும் ரொம்ப sound கேக்கற இடத்துலயும் போய் நிக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ அந்த வண்டியில எல்லாம் ரொம்ப sound வச்சு அஹ் கேட்டுட்டு போவாங்க பாட்டு கேட்டாலும் சரி அது மாதிரி இந்த பார்ட்டி வைக்கிற இடமா இருந்தாலும் சரி எல்லா இடத்திலேயுமே ரொம்ப sound அ இருக்கும் நம்ம வந்து அங்க எல்லாம் எதாச்சும் நமக்கு வந்து ம~ அப்படி ரொம்ப நிக்க முடியல அந்த இடத்துல நிக்க முடியலன்னா அங்கிருந்து நம்ம உடனே வீட்டுக்கு வந்துரனும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தோம் நம்ம காது வந்து ரொம்ப நம்ம காது வந்து ஏதாவது பேசினா கூட கேட்காது காது வந்து அடைச்சு போன மாதிரி அப்படி இருக்கும்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 சிலைய bus ல நல்ல sound போட்டு வாகனம் எல்லாம் நிறைய பேருந்து வந்து நிறைய soun~ நல்லா sound போட்டுட்டே வரும் அப்ப வந்து நம்ம அதுக்கு பக்கத்துலயே நிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து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 அஹ் speaker வந்து நம்ம எங்க நின்னாலும் கேக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம அதுக்கு பக்கத்துல எல்லாம் நிக்கக்கூடாது எப்பவுமே கொஞ்சம் தொலைவுல இருக்கணும் அஹ் தொலைவுல நின்னு பாக்குற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து எப்பவுமே நமக்கு வந்து அது வந்து ரொம்ப அஹ் பயனுள்ளதாவும் இருக்கும் இன்னொன்னு அஹ் நமக்கும் எந்த பாதிப்பும் வராது அவங்களுக்கும் அங்க சுத்தி இருக்கறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது அதனால வந்து எப்பவுமே அந்த ஒலிபெருக்கி அந்த அந்த மாதிரி எல்லாம் ஒரு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 அஹ் என்ன இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு திமிரா பேசுவாங்க அதனால வந்து நம்ம sound வந்து இப்ப நம்ம நல்லா இருந்திருந்தா நாலு பேரும் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தோம்னா யாருக்குமே எந்த ஆபத்தும் வராது அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது retail அதாவது சில்லறை விற்பனை சில்லறை விற்பனை அப்படின்னா ஒரு பொருளை நேரடியாக customer அதாவது மக்கள்கிட்ட நேரடியா நம்ம விற்பதுதான் சில்லறை விற்பனை இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சில்லறை விற்பனைக்கு உதாரணம் அப்படின்னா ஒரு மளிகை கடை super market வேற ஏதாவது ஒரு கடைகள் அல்லது ஒரு online ல நம்ம order பண்ணி வாங்குறோம் அது எல்லாமே வந்து retail தான் அதாவது சில்லறை விற்பனை ஆஹ் சில்லறை விற்பனை அப்படிங்கிறது வந்து ஒரு கடைசி கட்ட விற்பனைஅதுக்கு முன்னாடி இருக்கறது எல்லாமே மொத்த விற்பனை அந்த மாதிரி இது போயிரும் இப்ப சாதாரணமா வந்து நீங்க ஒரு ஒரு கடையில ஒரு biscuit வாங்கறீங்க அப்படின்னா அது வந்து ஆஹ் நீங்க கடைக்காரர்ட்ட இருந்து ஒரு மக்கள் வாங்கறாங்க அப்படின்னா அது வந்து சில்லறை விற்பனை அந்த கடைக்காரங்க யார்கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அது வந்து மொத்த விற்பனை ஆஹ் அந்த மாதிரி

அல்லது வியாபாரிகள் நேரடியாக மக்களிடம் கொண்டு வந்து விற்பது அது ஒண்ணு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஊருக்குள்ள வண்டியில மத்த காய்கறிகள் வித்துட்டு வருவாங்க வேற ஏதாவது plastic சாமானோ ஹம் டப்பா கண்ணாடி வளையல் அந்த மாதிரி பொருட்கள வித்துட்டு வருவாங்க அது வந்து ஒரு விதமான ஒரு சில்லறை விற்பனைதான் அதுவே வந்து நீங்க பக்கத்துல இருக்குற மளிகை கடையில போயி ஏதாவது மிளகாபொடி உப்பு மஞ்சள் தூள் இந்த மாதிரி வாங்குறீங்க அதுவும் ஒரு விதமான சில்லறை விற்பனை தான் அதே வந்து இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்குறீங்க அப்படின்னா உங்க ஊர்ல வந்து சந்தை போடுவாங்க கடை போடுவாங்க வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரி போடுவாங்க நீங்க அதுல போய் பொருள் வாங்குவீங்க அப்படியும் ஒரு விதம் இருக்குது இதுல வந்து பார்த்தீங்க அப்படினா சில்லறை விற்பனைல நெறையா நிறைய விதம் இருக்~ இருக்குது நான் சொன்ன மாதிரி இருக்கு பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு சில ஒரளவு லாபம் வைத்து விற்பாங்க அதே சில்லறை விற்பனை அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கம்மியான அளவுல விற்பனை செய்வாங்க இப்போ ஒரு company ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது பல கைகள் மாறிதான் வந்து நம்ம கைக்கு வ~ வருது நம்ம வந்து ஒரு customer ஆ வாங்குறோம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கதான் retailers அவங்க இப்போ ஒரு company வந்து ஒரு ஒரு பொருள் ஒரு ஆயிரம் பொருள் எண்ணிக்கையில ஒரு ஆயிரம் பொருள் தயா~ இப்போ தயாரிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு soap எடுத்துக்குவோம் ஒரு ஆயிரம் soap தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப~ பத்து பேர்த்துக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அந்த பத்து பேர் வந்து